ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு. தூரமா ஒரு மலை தெரியுது.

நடந்து போகுது சுத்தி பச்ச கலர்ல இருக்கு.

இது பாக்க ஸ்விம்மிங் பூல் மாரி இருக்கு.

சைட்ல ஒரு பெப்சி ஃபிர்ட்ஜ் தெரியிது இங்க நெறைய கேக்லாம் கண்ணாடி பாட்டில இருக்கு.

இது பாக்க ஒரு ஒர்க் ஷாப் மாரி இருக்கு ஒரு கார ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கனு.

கிளீன் பண்ணிட்டு இருக்குறனு நாலு டோர் தொறந்து இருக்கு டிக்கி தொறந்து இருக்கு.

சைடுல நெறைய செப்பல் அடக்கி வைத்துருக்காங்க.

பின்னாடி பலூன் கேட்டிருக்காங்க ரெட் கலர் ப்ளூ வெள்ள கலர் .

இது பாக்குறதுக்கு ஜிம் மாதிரி இருக்குது.

இங்க நெறைய போஸ்ட்டர் எல்லாம் செவத்துல ஒட்டிருக்காங்க.

இது ஒரு ஏ_டி_எம் ஏ_டி_எம்க்கு முன்னாடி ரெண்டு வண்டி நிக்கு.